உங்க மருந்து மாத்திரை x ray scan இதெல்லாம் வந்து ஆஹ் insurance company pay பண்ணிடுவாங்க

நமக்கு வந்து ஆஹ் ஒரு சில குறிப்பிட்ட இது இருக்குல insurance எடுக்கணும் அப்படின்னா first வந்து medical check up வேணும் okay ங்களா ஆஹ் medical check up ல நம்ம உடம்புக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னா மட்டும் தான் medical insurance குடுப்பாங்க நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒன்னு இருக்கு அப்படின்னா medical insurance கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஆஹ் இப்போ ஒரு example எடுத்துப்போமே ஆஹ் இப்ப ஒரு மனுஷன் நல்லா இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு வந்து medical insurance போடுறோம் அப்டினா அவர் வந்து வருஷ வருஷம் ஒரு twenty thousand கட்டுறாரு ஓகே okay ங்களா. இதுவே ஒருத்தருக்கு வந்து ஆஹ் அது அவங்க எடுக்குற cover அ பொருத்து mam okay ங்களா cover ரு Insurance cover அ பொருத்தத so ஆஹ் இதே வந்து உடம்புல disease அப்டினா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கட்டுற premium வந்து increase ஆகும் okay ங்களா ஆஹ் இன்னொன்னு வந்து அவருக்கு முக்கியமா குடிப்பழக்கம் இருக்க கூடாது smoking இருக்ககூடாது any type of cancer உம் இருக்ககூடாது அப்டி உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நாங்கவந்து medical insurance குடுப்பொம் அப்டி இருக்குறவங்களுக்கு medical insurane குடுக்கமாடொம் mam No mam நல்லா இருக்கும்போதே நம்ம medical insurance போட்டு வச்சுக்கிட்டொம் அப்டினா மட்டும் தான் future ல நமக்கு ஏதாவது ஒன்னு வந்தச்சுனா அத வச்சு சமாளிக்க முடியும் okay okay உம் சொல்லுங்க ஆஹ் நீங்க இன்னொன்னு பாத்தீங்கனா sixty age க்கு மேல வந்து நாம்ம medical insurance போட முடியாது Actual ஆ பாத்தீங்கனா ஆஹ் நீங்க கட்டுற amount ஒரு example க்கு சொல்றது ஒரு five lakhs க்கு வந்து நீங்க medical insurance போடுறீங்க Five lakhs க்கு போடுறீங்க அப்டினா நீங்க ஒரு two lakhs கட்டீருக்கீங்க கட்டும் போதெ நமக்கு ஏதாவது disease வந்துடுச்சுனா five lakhs க்கு நீங்க credit claim பண்ணிக்க முடியும் claim பண்ணிக்க முடியும் ஆஹ் five lakhs cover போடுறீங்கனா நீங்க கட்ட வேண்டிய amount five lakhs லான் கிடையாது நீங்க ஒரு three lakhs three and half lakhs தான் கட்டுவீங்க ஒ okay mam அப்பொ okay so medical insurance அப்டிங்கறது இது தான் additional benefits என்னலான் தெரிஞ்சுக்களான் ok ங்களா additional benefits அப்டி என்ன பாத்தீங்கனா இப்ப smoke பண்ணுறாங்க அப்டினு வைங்களன் drink பண்றாங்க அப்டினா ஆஹ் smoking நால ஒருத்தருக்கு உடம்பு முடியாம disease வருது ஆஹ் drink drink பண்றதுனால disease வருது அப்டினா தனியா pay பண்ணனும் அத வந்து riders நு சொல்லுவாங்க okay ங்களா riders அப்டினா நம்ம yeah mam yeah இப்ப பாத்தீங்கனா ரம்பா இருக்காங்கல actress ரம்பா இருக்காங்க அவங்க அவங்க வந்து அவங்களொட காலுக்கு மட்டுமே தனியா insurance பண்ணி வச்சுருக்காங்க okay ங்களா காலுக்கு மட்டுமே fifty lakhs வரைக்கும் ஆஹ் insurance பண்ணி வச்சுருக்காங்க So அதுக்கு அவங்க famous அப்டின்றதுனால அந்த மாதிரி industries ஆஹ் இந்த மாதிரி Total body யுமே insurance பண்ணாலும் specific க்கு ஒருசில sparts ல மட்டும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் என்ன இது கொஞ்சம் expensive ஆ இருக்கும் ok ங்கலா ஆஹ் no ணெ எல்லருக்குமே தனி தனியா insurance போட்டுக்கலாம் ஆஹ் அப்ப்டியே options இருக்கு இருக்கு mam கண்டிப்பா இருக்கு ஆஹ் அதுக்கு கொஞ்சம் extra pay பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு person க்கு வந்து medical expenses பண்றதுக்கும் ரெண்டு பேரு சேர்ந்து பண்றதுக்கும் difference இருக்கு ஆஹ் blood relation மட்டும் தான் use முடியும் ok ங்கல அதாவது அம்மா அப்பா கூடப்பிறந்தவங்க இவங்கமட்டும்தெ use பண்ணிக்கனும் ஆஹ் இப்போ உங்க அப்பான்னு வைங்களே உங்க அப்பா வந்து உங்க அப்பாவோட தம்பிக்கெல்லாம் use பண்ண முடியாது அவர் அவர் wife க்கும் அவர் பசங்களுக்கு மட்டும் use பண்ணிக்கலாம் ஆஹ் உங்க இஷ்டம் mam one crore வரைக்கும் போட்டுக்குளான் mam இல்ல mam one crore நான் minimum சொல்றன் ஏத்தன crore twenty five crore வரைக்கும்

Mam நீங்க two lakhs two lakhs ல இருந்து போட்டு

Okay mam ஆஹ் இதே மாதிரி பாத்தீங்கன ஆஹ் scan பண்றாங்க ஆஹ் medical expensives இருக்கு சொன்னல scan பண்றது மாத்திரை மருந்து அதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் நம்ம வந்து insurance போட்டுக்களான் expensives pay பண்ற மாதிரி மட்டும் insurance போட்டுக்குளான் ok ங்களா அதுக்கும் நாம்ம போட்டுக்களான் mam ஆஹ் monthly monthly நாம்ம போய்ட்டு tablet வாங்குவொம் அந்த tablets க்கு போட்டுக்களான் அந்த tablets க்கும் நாம்ம insurance போட்டுக்களான் உம் இன்ன ஒரு சின்ன example சொல்றன் mam ஆஹ் அஹ் actress ஸ்ரீதேவி இருக்காங்கல அவங்க வந்து ஆஹ் அவங்களொட Total body க்கே பாத்தீங்கன four hundred crores வரைக்கும் insurance பண்ணி வச்சுருந்தாங்க okay ங்களா நானூறு கோடி வரைக்கும் insurance பண்ணிருந்தாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த நானூறு கோடி அவங்களொட husband க்கு வந்து போய் சேர்ந்துருக்கு அதான் அவங்க cover நானூறு கோடி வரைக்கும் போட்டுருந்தாங்க but அவங்க pay பண்ணது hundred crores கூட இருக்காது ஆனா அவங்க இறத்ததுக்கு அப்புறம் அவங்க husband வந்து நானூறு கோடிய வந்து receive பண்ணாங்க எங்களுக்கு இதுல எந்த advantage உம் கிடயாது so full ஆ வந்து பாத்தீங்கனா போடுற people க்கு தான் வந்து full advantage ஆமா நீங்க இப்ப four lakhs கட்டுறீங்க ஆஹ் four lakhs Sorry four lakhs க்கு வந்து cover குடுத்துருவொம் அதுல நீங்க வந்து one lakh or two lakhs கட்டுவீங்க மீதி கிடைக்குற two lakhs வந்து உங்களுக்கு லாபம் தானே yeah yeah so இதான ஆஹ் உங்களுக்கு என்ன age ஆகுது ஆஹ் சொல்லுங்க உங்க அம்மா அப்பாக்கு okay ஆஹ் sixty க்கு மேல வீட்ல யாராவது இருந்தாங்கனா அப்டினா அம்பது வயசு அறுபது வயசுக்கு மேல உங்க வீட்ல யாராவது இருந்தாங்க அப்டினா அவங்களுக்கு எல்லான் insurance cover போட முடியாது mam ok maximum limit பாத்தீங்கனா sixty தான் Starting age வந்து seventeen ல இருந்தே போகும் seventeen ல இருந்தே எடுக்களான் maximum age வந்து ஆஹ் எத்தன age வரைக்கும் cover எடுத்துக்குளான் அப்டினா hundred age வரைக்கும் எடுத்துக்களான் இது வந்து பாத்தீங்கனா ஒரு ஒரு சில ஒரு சில insurance company லான் பாத்தீங்கனா age வந்து different ஆகும் okay ங்களா நாங்க வந்து hundred age வரைக்கும் cover குடுக்குறொம் ஒரு சில எடத்துல eighty age வரைக்கும் cover குடுப்பாங்க

Okay ஆஹ் so நீங்க வெளிய விசாரிச்சு பாத்தீங்கனா தெரியும் hdfc தான் best offer குடுத்துட்டு இருக்காங்க life insurance ல நித்யா mam உங்க friends க்கும் recommend பண்ணுங்க ஏன்னா hdfc best of health insurance பண்ணிருக்காங்கனு award கூட வாங்கி இருக்காங்க last two yearsso தாராளமா நீங்க எங்கள வந்து meet பண்ணலான் Mam அப்டி இல்லனா நாங்களே உங்க வீட்ல வந்து நேர்ல வந்து meet பண்றொம் நீங்க appointment மட்டும் குடுத்தா போதும் Okay mam okay okay thank you எங்கள அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி mam

Hello sir this is Sir நாங்க airlines -ல இருந்து பேசறோம் Sir நீங்க ticket வந்து சென்னை to கனடா புக் பண்ணிருந்தீங்கல்ல அது cancel ஆயிருச்சு sir

இல்ல sir online -ல வந்து அவரும் same time -ல ஆஹ் book பண்ணதால அவர் வந்து ஒரு three minutes முன்னாடி book பண்ணிருக்கார் sir? அதுல அவருக்கு book ஆயிருக்கு உங்களுக்கு cancel ஆயிருச்சு sir எங்களுக்கே last minute -லதா sir inform பண்ணாங்க

நீங்க வேற flight வந்து வேற airline இல்ல sir எங்களுக்கும் இப்போதா sir last time -லதா sir எங்களுக்கு சொன்னாங்க. உங்களுக்கு cancel ஆன situation இல்ல எங்க எங்களுக்கு last minute -ல சொல்றதுனாலதா sir உங்களுக்கு inform பண்றோம் இல்லனா நாங்க முன்னாடியே சொல்லிருப்போம் sir உங்களுக்கு

வேற airline வந்து book பண்ணிக்கலாம் sir no problem

நீங்க இதுக்கு வந்து pay பண்ணுங்க sir. அந்த refund வந்துட்டு உங்களுக்கு night -க்குள்ள Sir எங்களுக்கும் இப்போதா sir தெரியும். தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க நேத்தே inform பண்ணிருப்போம் உங்களுக்கு வேற ticket -ம் book பண்ணி கொடுத்திருப்போம் sir Sir வேற flight ticket arrange பண்ணிருக்கோம் sir அதே மாதிரி இன்னொரு airline ஆஹ் இன்னொரு airline இருக்கு sir air india -ல. அந்த ticket book பண்ணிக்கோங்க. அதுவும் through -ஆதா sir போகும் Refund உங்களுக்கு night -டுக்குள்ள refund ஆயிரும் sir

Correct -தா sir airline confirm -ஆ அது வந்துட்டு இது refund ஆயிரும் sir. ஏன்னா இது எங்க side உள்ள problem -தா cancel பண்ணது. அதனால நாங்க வந்து correct -ஆ refund பண்ணிருவோம். நீங்க அத பத்தி worry பண்ணிக்காதீங்க

ஆஹ் sir இருக்கும் sir இல்ல sir வேற எதாவது airlines இருக்கானு check பண்ணிட்டிருந்தேன் sir Air india இருக்கு சார் அது வந்துட்டு அது monday afternoon -குள்ள போயிரும் sir. இன்னொன்னு air india express இருக்கு. ஆனா அது வந்து monday night -தா sir அது வந்து land ஆகும்

Air Air India Express sir

ஒரு seventy ஆஹ் இருக்கார்

Sir உங்க voice கொஞ்சம் break ஆகுது ஆஹ் இப்போ இப்போ okay sir

இல்ல sir இந்த ticket நீங்கதா sir first book பண்றீங்க. அதனால confirm -ஆ cancel ஆகாது சார்

இல்ல sir இதுல இதுல first class seat நெறைய seats free -யாதா இருக்கு உங்களுக்கு night eleven o clock -குள்ள refund ஆயிரும் sir. ஆஹ் yes Twelve hours ஆகும் sir. நீங்க cancel ஆகு ஆகிருக்கு. அதுஅதுக்கு நெறைய process -லாம் இருக்கு sir. முடிச்சி மறுபடியும்தா sir refund பண்ணனும் ஆஹ் confirm -ஆ ஆஹ் ஆமா sir. Through -ஆதா. ஆஹ் போயிரலாம் sir confirm -ஆ first class -ல through -வா போயிரலாம் sir. நீங்க அத பத்தி worry பண்ணிக்காதிங்க இல்ல sir இது through -வாதா போகும். நீங்க அத பத்தி worry பண் இல்ல sir நீங்க correct -ஆ போயிரலாம் sir Okay sir. நீங்க amount மட்டும் details -ஓட சேத்து amount மட்டும் share பண்ணிருங்க. Okay sir

ஆஹ் okay sir கண்டிப்பா send பண்ணிடறேன் sir

பங்குச் சந்தையில் முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் ஆலோசனையை பார்க்கவும் இந்த before trading தமிழ் நேரலை கல்வி மற்றும் கற்றல் நோக்கங்களுக்காக மட்டுமே

மேலே கூறிய அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை ஒப்புகொள்கிறீர்கள் எனவே எந்த வித சட்டரீதியான நடவடிக்கைகளும் செல்லாது. வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் good morning good morning good morning எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு long holiday வா ஆயிடுச்சு hope எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்பறேன்

good morning incognitive ஜிஜி bro thank you so much for joining our before TT supporters ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம live வ பாருங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சா என் voice ல change தெரியுதா இது தாங்க என்னோட original voice ஏ

audio and video clear ரா இருக்கா அப்படிங்குறத comment section ல comment பண்ணிடுங்க audio and video clear ரா இருக்கா வணக்கம் கண்ணு தெய்வசிகாமணி bro thank you so much for joining our membership eighth month உ join பண்ணிருக்கீங்க good morning bro have a profitable day கண்டிப்பாங்க. ஸ்ரீனிவாச நந்தகுமார் sir ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம live வ பாருங்க voice உ கேட்டா எவ்வளோ நாளாச்சு நன்றி நன்றி good mornig good morning அப்படியே தான் இருக்குங்களா okay audio video clear okay ங்க அஹ் ஜாக்லீன் bro thank you so much for joining our before TT supporters ஒரு வருஷம் complete பண்றீங்க so proud of you thank you very much okay so nifty and bank nifty nifty finance ஓட opening எப்படி இருந்திருக்கு and levels என்னென்ன அப்படிங்கிறதை பார்த்துடலாம் i think levels பார்க்க வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா already நம்ம twitter ல போட்டிருந்தோம் hope எல்லாருமே நீங்க அஹ் பாத்திருந்திருப்பீங்க ஆஹ் levels எல்லாமே okay so nifty and bank nifty fin nifty நான் இல்லாதனால் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்கு நல்லா positive ல போயிட்டு

nifty ய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்து ஐந்து புள்ளிகள் வந்து negative வா open ஆகியிருக்கு and bank nifty ய பொறுத்தவரைக்கும் நூத்தி ஏழுபத்து இரண்டு புள்ளிகள் negative வா open ஆகியிருக்கு

அதை உங்களுக்கு தெளிவா சொல்லிருப்பேன் இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் open opening எதிர்பாக்கறேன் அப்படிங்கிறத okay so yeah noted in twitter super ங்க good morning good morning அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மைதீன் bro என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல பதினைஞ்சாவது மாசம் ஆஹ் வார்த்தைகளால சொல்ல முடியாத நன்றிகள் anyway இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் நன்றிகள் பற்பல மைதீன் bro ரொம்ப ரொம்ப நன்றி பதினைஞ்சாவது மாசம் தொடர்ந்து நம்ம family ல இருந்துகிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இனிமேலும் இருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு இப்போ எல்லாரும் தங்கதுரை sir thank you so much for joining our personal chat thank you so much for your continuous support yes bro two days i made a over good profit அருமை அருமை sir happy women's day for our female family members இன்னைக்கா என்னங்க சொல்றீங்க bro actually எனக்கு இது fourth month but renew ஆகலை no problem no problem தங்கதுரை sir அதனால என்ன இருக்கு நாகராஜன் bro thank you so much for joining our before TT supporters third month third month து எங்க போயிட்டீங்க எங்கேயும் போகலங்க இங்கதாங்க இருக்கேன் good morning good morning trip பா என்ன trip ங்க சரண் bro நன்றி thank you so much ஆஹ் yes bro women's day okay so women's day அப்படிங்குறது எல்லாருக்குமே special day ஏன்னா எல்லாருக்குமே life ல ஒரு முக்கியமான women இருப்பாங்க அது may be உங்களோட mother ரா இருக்கலாம் i mean அம்மாவா இருக்கலாம் இல்ல friends ஆ இருக்கலாம் இல்ல girl friends சா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் so கண்டிப்பா okay so நம்ம wish பண்ணிடுவோம் happy women's day and நம்ம family ல நிறைய womens இருக்கீங்க trade பண்ணணுன்ற ஒரு ஒரு aim ஓட so எல்லாருமே நல்லா பண்ணுங்க all the best yes happy women's day for every super women yes happy morning சண்டி bro happy morning bro bro thank you so much நீங்களும் ஒரு வருஷத்தை கடந்துட்~ கடந்துட்டீங்க okay so levels எல்லாமே நீங்க பார்த்து இருப்பீங்கன்றதுனால நான் காட்டலை so வேணும்னா அப்படியே screenshot எடுத்துகோங்க market open ஆக போகுது இன்னைக்கு என்ன wednesday வா so may be நேத்தைக்கான time value லாம் இன்னைக்கு ஆகுமா இல்ல last day ஏ ஆன மாதிரி ஒண்ணும் பெருசா தெரியல last monday may be இன்னைக்கு ஆகலாம் mother, sister, wife, daughter இவங்களை எல்லாம் அய்யயோ sorry ங்க இவங்கள எல்லாம் விட்டுட்டேன் ஆமாங்க நிறைய பேரு இருக்காங்க நிறைய பேரு இருக்காங்க எல்லாரும் womens தானேங்க okay so open ஆனதும் nifty செம்ம drop ங்க open ஆனதும் nifty நல்லா கீழ போய்கிட்டே இருக்கு செம்ம negative போயிட்டு இருக்கு correct டா நம்ம support ல நிக்குது திரும்புமா நம்ம support ல bank nifty நம்ம support எடுக்க try பண்ணுது both ரெண்டுமே trades எதுவும் எதுவும் எடுத்துக்காதீங்க

bank nifty buying pressure காட்டுது பாருங்க bank nifty பாருங்க buying வந்தா try பண்ணுங்க forty thousand two hundred sorry sorry forty-one thousand two hundred ஏன்னா நான் last live எடுக்குறப்போ forty thousand two hundred ல தான் இருந்துச்சு அதனால அந்த ஞாபகத்துலேயே பேசிட்டேன் forty thousand two hundred அ தாண்டுச்சு அப்படின்னா forty-one thousand hundred call try பண்ணலாமே forty thousand forty-one thousand hundred call try பண்ணலாம் just watch list add பண்ணுங்க trade லாம் எதுவும் எடுக்காதீங்க once இந்த high ய break பண்ணும்போது momentum try பண்ணுங்க கௌதம் sir thank you so much for joining our before TT supporters பதினாலாவது மாதம் join பண்ணிருக்கீங்க all womens day all mothers and sisters telegram ல message பண்ணி இருக்கேன் bro கொஞ்சம் பாருங்க okay sir நான் கண்டிப்பா check பண்றேன் சுரேந்தர் குமார் sir thank you thank you so much for joining our before TT supporters ரொம்ப நன்றி

like பண்ணாம இருக்கவங்க like பண்ணிடுங்க

ஏன் திடீர்னு gap up ஆகுறாங்க ஏன் திடீர்னு gap down ஆகுறாங்க ஒன்னும் புரியமாட்டேங்குது but last ஒரு two days வந்து அதானி groups அ அதானி groups ஓட shares உ சூப்பரா போச்சு இன்னைக்கு கொஞ்சம் flat ஆ இருக்கு இப்போ வரைக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு so bank nifty ல focus பண்ணுங்க bank nifty மட்டும் தான் கொஞ்சம் buying pressure காட்டுது nifty பாக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பாக்கணும் ஆஹ் இந்த ஒரு கேள்வி தான் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கு இந்த ஒரு கேள்வி தான் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கா நான் சொல்றனே நான் சொல்றேங்க நான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு update பண்ணுவேன் உங்களுக்கு update பண்ணாமலா yesterday fed meet okay market reason okay yeah bank nifty வந்திருச்சுங்க அச்சச்சோ miss ஆயிடுச்சே ஒரே கண்டுல அடிச்சிடாங்க yeah bank nifty நாற்பதி ஓராயிரத்தி நூறு call try பண்றதுன்னா try பண்ணலாம் momentum two thirty-five two thirty-four sorry forty கிட்ட இருக்கு

just market அ வேடிக்கை பாருங்க based on capital அ பொறுத்துதாங்க நாம எந்த மாதிரி time ல trade பண்ணனுங்கிறத நீங்க decide பண்ணணும் ஏன் அப்படி சொல்றேன்னா morning first one hour ரொம்ப high யா volatile ஆகும் so அந்த இடத்துல வெறும் பத்தாயிரம் ரூபா வச்சிகிட்டு நீங்க ஒரு trade எடுக்குறீங்கன்னா within a minute heavy profit or heavy loss போகும் so தயவு செய்து capital கமம்மியா வச்சிருக்கீங்க அப்படின்னா பொறுமையாவும் ஒரு ten thirty க்கு அப்பறம் நீங்க trade பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா market கொஞ்சம் stable லா இருக்கும் and நீங்க expect பண்ற site move ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் அந்த time ல அதிகம் so பார்த்துகோங்க market வந்து day high வந்து கொஞ்சம் சுத்துது so nifty வேண்டாம் bank nifty மட்டும் தான் try பணறதுன்னா try பண்ணலாம்னு சொல்லி இருக்கோம் two forty ன்னு வச்சிக்கலாமே entry பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு okay so உங்களோட கேள்விகள் எது இருந்தாலும் நீங்க தாராளமா comment section ல கேக்கலாம் before TT சந்தாதாரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் கண்டிப்பாங்க கண்டிப்பா அமையும் ஜெயசூர்யா sir thank you so much for joining our before TT supporters third month join பண்ணிருக்கீங்க சாப்பிட்டியா bro yes bro சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டிருப்பீங்கன்னு நம்புறேன் price ஆ சொல்லிட்டோமே hello சண்டி good morning good morning sir good morning good morning இனிய காலை வணக்கம் fin nifty எப்படி இருக்கு fin nifty யும் கொஞ்சம் மேல போயிருக்கு மேல போய் இந்த level ல அஹ் last உ monday support எடுத்த level ல இன்னைக்கு கொஞ்சம் resistant எடுக்கிற மாதிரி இருக்கு fin nifty so பாக்கலாம் என்னங்க இது லிடியா கிரிம்சனா என்னங்க okay so anyway thank you so much for joining our before TT supporter sir so first time நம்ம membership எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் thank you so much bank nifty மறுபடியும் கீழ வருது so volatile தான் ஆகுது so பாப்போம் volatile ஆகிட்டு இருக்கு bank nifty so wait and watch nifty மறுபடியும் day low nifty மறுபடியும் day low so IT நல்லா போயிட்டு இருக்குங்க IT நல்லா கீழ போய்கிட்டு இருக்கு நானூத்தி நாற்பது புள்ளிகள்ங்க IT IT நானூத்தி நாற்பது புள்ளிகள் negative ஐ நோக்கி போய் கொண்டுள்ளது IT நானூத்தி நாற்பது புள்ளிகள் okay இது எங்க இருக்கு ஒரு thirty points drop ஆகிருக்கு thirty-five ல thirty-seven ல பாத்துட்டு இருந்தோம் thirty-five ல drop ஆகிருக்கு பார்ப்போம் two hundred and ten கீழ sorry two hundred கீழ போனா நாம அதுக்கு தகுந்த மாதிரி நாம plan பண்ணிக்கலாம்

நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா உங்களோட total capital ல இருந்து ten percentage வேணும்னா அக்~அதானி shares ல வேணும்னா accumulate பண்ணுங்க because risk எடுத்தா தானே profit பண்ண முடியும் risk எடுத்தா தான் அதிக profit டும் பண்ண முடியும் so அதனால risk எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்க total capital ல இருந்து ten percentage மட்டும் risk எடுங்க ரொம்ப வேண்டாம் அதுவே enough ரொம்ப risk எடுத்தீங்கன்னா அது capital க்கு தான் பிரச்சனை so பாத்துகோங்க like பண்ணாம இருக்க நண்பர்கள் like பண்ணிடுங்க subscribe பண்ணாம இருக்க நண்பர்கள் subscribe பண்ணிடுங்க i am expecting bank nifty மேல வரும்னு தான் பாப்போம் மேல வர்ற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு but some banks nifty shares கொஞ்சம் negative டா இருக்கு but HDFC group கொஞ்சம் support காட்டுதுங்க HDFC group கொஞ்சம் support show ட பண்ணுது like பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம like பண்ணிடுங்க அதானி port படிச்சிட்டோம் bro நீங்க thank you bro good morning any trade ஏதாச்சு சொன்னீங்களா yeah ஒரு trade bank nifty call side போறதுன்னா போலாம்னு momentum mention பண்ணிருக்கோம் வேதாந்தாள் பாருங்க வேதாந்தாள் என்ன சொல்றாப்ல வேதாந்தாள் இன்னைக்கும் மறுபடியும் back to என்னங்க அவன் two sixty க்கும் three hundred குமே சுத்திகிட்டு இருக்கான் ஆஹ் so இந்த இடத்துல இருந்து இந்த swing high ல இருந்து பாக்கும் போது இருக்கு so பாக்கலாம் invest பண்ணனும்னு நினைச்சிங்கன்னா long term ல கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா வாங்கி வச்சுக்கோங்க வேதாந்தாள் எந்த share ஐயுமே lumpsum ஆ போய் வாங்காதீங்க இப்போ இருக்க condition க்கு lumpsum மா invest பண்ணாதீங்க share market ல இப்போ இருக்க condition க்கு கொஞ்ச கொஞ்சமா accumulate பண்ணுங்க எப்படி இப்போ சாப்பாடு வந்து ஒரே நேரத்துல உங்களுக்கு ஐம்பது இட்லியை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க ஒண்ணும் பண்ண முடியாது so daily ரெண்டு ரெண்டு இட்லி மாதிரி கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா வாங்கி வச்சிக்கிட்டே வாங்க shares அ விக்கும்போது ஒண்ணா வித்துக்கலாம் okay so power grid news ங்களா power grid எப்படி இருக்கு share price அது news okay share ல நல்லாவே react ஆகியிருக்கே power grid இல்லைங்க power grade வந்து ஒரு box குள்ள அடக்கிடலாங்க இதை ஒரு box குள்ள கொண்டு வந்துடலாம் so வேண்டாங்க இப்போதைக்கு இதுக்குள்ள போய் மாட்டுனீங்கன்னா கடுப்பா இருக்கும் ஆஹ் என்னப்பா இது மேலயும் போக மாட்டேங்குது கீழேயும் போக மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருக்கும் so bank nifty back to மேல வந்திருக்கு again cost to cost வந்துருக்கு கீழ யாராச்சும் வாங்கி இருந்திங்கன்னா உங்களுக்கு may be profit கிடைச்சிருக்கலாம் three K profit booked thank you super bro அஹ் எங்க ஹோலி கொண்டாட்ட கொண்டாட போயிட்டீங்களா காணோம் கொஞ்ச வருஷமா கொஞ்ச வருஷமாவா என்னங்க இரண்டு நாள் காணாம போனதுக்கே வருஷ கணக்குல காணாம போன மாதிரி பேசுறீங்க தவறுங்க இது தவறு good morning சண்டி படிச்சுட்டோம் what is your view on exide industry exide industries வந்து அஹ் future இருக்குங்க அந்த company க்கு future இருக்கு so future ல அந்த company நல்ல profit பண்ண வாய்ப்புகள் இருக்கு based on analysis வச்சு தான் நான் சொல்றேன் so விருப்பம் இருந்தா கொஞ்ச கொஞ்சமா accumulate பண்ணி வச்சிகோங்க கொஞ்ச கொஞ்சமா accumulate பண்ணி வச்சிகோங்க

உம்னு சொல்ல முடியாது உஹுன்னு சொல்ல முடியாது சிப்லா five shares sir and five shares சா வாங்கி average பண்ணி வச்சிருக்கேன் சிப்லா okay என்ன reason காக வாங்குறீங்க அதுல உங்களுக்கு ஒரு தெளிவான view இருந்தா okay இல்லைங்க அந்த share ஒரு பத்து share வாங்குனேன் அது பாட்டுக்கு கீழ போயிட்டே இருக்கு அதனால அஞ்சு அஞ்சா வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க இந்த மாதிரி தான் நிறைய பேரோட reason னா இருக்கும் தயவு செய்து இந்த மாதிரி reason னா இருந்தா வாங்காதீங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்தா வாங்காதீங்க ஏன்னா சிப்லா எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் personal ஆ அதை பாக்கலை உங்களுக்கு okay னா okay leave letter submitted ஆ bro இல்லியேங்க மிர்ஸா இன்டர்நேஷனல் your view மிர்ஸா இன்டர்நேஷனல் so நல்லாவே போயிருக்கு நல்லா போயிருக்கு and then இப்போ மறுபடியும் கீழ வந்துகிட்டிருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணுத்தி அஞ்சு வரைகும் போயிட்டு ஒரு பத்து புள்ளிகளில அப்படியயே கீழ வந்துகிட்டிருக்கு volume எங்க இருக்கு hold பண்ணிக்கோங்க வச்சிருக்கீங்கன்னா hold பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்ல வச்சிருக்கீங்கன்னா hold பண்ணிக்கோங்க உங்க file link அ click பண்ணி account open பண்ணிட்டேன் super sir அருமை வாழ்த்துக்கள் bro ஸிரோதா auction க்கு income certificate கொடுக்கிறாங்க நான் just student தான் என்ன பண்றது கேக்குறாங்களா இல்ல நீங்க six month statement கொடுத்தாலே போதுமே income statement ங்கிறது அது one of the part அவ்ளோதான் அது இல்லனா இது எது வேணும்னா கொடுக்கலாம் நீங்க பிரசாந்த் bro ஏன் அய்யோ அய்யோ ஏங்க இப்படியெல்லாம் i think live from chennai இல்லைங்க போங்க

கொஞ்சம் stable லா இருக்க shares ல போறது என்னைக்குமே நல்லது nifty open high same மா இருக்கு yes இந்தோ ஹோட்டல் சகோ காலை வணக்கம் என்ன பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா முருகர் கோயிலுக்கு ஆஹ் போயிட்டு வந்துட்டேனே முருகர் கோயிலுக்கு நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே போய் வந்தேங்க நான் எதுவும் இங்க எல்லாம் சொல்றது இல்லைங்க சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேங்க எப்போ அந்த துபாய்க்கு போனப்போ ஒருத்தர் அந்த மாதிரி கேள்வி போட்டாரோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணாலும் அதை நம்மளோட வச்சுக்கணும் அப்படின்னு எதுக்கு என்னது நமா அண்ணியா என்னது நமாஸ் அண்ணியா north side டு தெரியுமே thats why சந்தோஷ் three day leave வா என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க hall flying because of news okay hal already நம்ம recommend பண்ணியிருந்த share தான் hall உங்களுக்கு hope ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் so almost என்னோட target வந்து இரண்டாயிரத்தி எண்ணூத்தி பதினைஞ்சு அதையும் தாண்டி போக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த மாதிரி momentum ல இருக்க shares அ நீங்க swing க்கு try பண்ணலாம் momentum ல இருக்க shares அ போய் swing க்கு try பண்ணலாம் நீங்க hall தாராளமா try பண்ணலாம் swing க்கு கூட ஒரு fifteen to twenty working days bank nifty இருநூத்தி நாற்பதுல enter ஆகிட்டோம் hold பண்ணவா ஆஹ் wait பண்ணுங்க sir wait பண்ணிக்கோங்க பாப்போம் சுத்திகிட்டே இருக்கு market slow ஆகிடுச்சி இப்போ wait பண்ணுங்க எத்தனை lot வச்சிருக்கீங்க minimum ஒரு ஒரு lot or ரெண்டு lot அப்படின்னா மட்டும் wait பண்ணுங்க அதுக்கு மேலன்னா wait பண்ணாதிங்க பன்னிரெண்டு மணிக்கு wait பண்ணுங்க மக்களே